ரெண்டாவது show க்கு வந்து, ticket விலை வந்து, எவ்வளோ? எட்நூறு ரூபாயோ, எழுநூறு ரூபாயோ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

நான் வந்து சரி நான் நாலு மணி show எங்க அப்படின்னு கேட்டதுக்கு பல்லாவரத்துலன்னு சொன்னானா.

அப்புறம், எட்டு மணிக்கு துணிவு போலாம் அப்படின்னு சொன்னானா, நாலு மணி வாரிசாமா, எட்டு மணிக்கு துணிவாம்மா.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

நீதானடா என்னை கூப்பிடுற? நீதான் கூட்டிட்டு போகணும். நான் உன்னை கூப்பிட்டாதான், நீ கூ~ நான் கூட்டிட்டு போகணும். நான் ticket க்கு காசு போடணும், அப்படின்னேன். அஹ்

அது எப்படி? அப்படின்னானா? அதெல்லாம் அப்படிதான். நீதானே கூப்பிட்ட, நீ போடு எவ்வளவு காசு எவ்வளவு அப்படின்னேன். ஐந்நூறு ரூபாய் அப்படின்னானா. அஹ் இதுதான் என்னை கூப்படுறியா? செருப்பால அடிப்பேன் மூடிட்டு போயிடு. உம் இன்னைக்கெல்லாம் அந்த mall பக்கம் எல்லாம் போகவே முடியலை ப்ரோஸோன் கிட்ட

traffic full ஆ, வண்டியா நின்னு சேத்துறானுங்க.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

அந்த துணிவு படம் பார்த்தியா இப்பயே net ல விட்டானுங்க.

ஆஹ் ஹம் அது theatre print தானே இருக்கும்.

உம் அதெல்லாம் வேண்டாம். தெளிவா பாக்கணும்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 அஹ் return வரும்போது, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வருவோம் அப்படின்னு

ஆஹ் அதான் பதினாறாம் தேதி, அங்க இருந்து bus ஏறிட்டு, பதினேழாம் தேதி இங்கிருந்து போலாங்கிறமாதிரி இங்க படத்துக்கு போலாம், வாரிசுக்கு போலாம் அப்படின்னு.

பதினாறாம் தேதி ஊர்ல இருந்து bus ஏறுவோம். அதான் பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது நாலு நாளா, நான் கம்முனு அங்க வந்தா கூட பரவால்ல, எனக்கு வரணும்னுதாங்க ஒரு idea இருக்கு. ஆனா, எப்ப வர்ற~

நான் என்ன வேணும்னா வரமாட்டேங்கிறேன்

நீ வேற ஏன்?

யாரு பின்னாடி, கொஞ்சம் அமைதியா பேச சொல்லு. சைகையிலே~ சைகையிலேயே silent பண்ணு அவங்கள.

கையிலே ஏதாவது கடைசி எடுத்து, டப்புன்னு தலையிலே அடிச்சு, மயக்கம் போட்டு விழுகவை. சொல்லிட்டேன், சொல்லிட்டேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு, நான் எங்க இருக்கேன்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 என்னையே அடிக்கிறியா நீ? அப்படினு சொல்லி அடிச்சு~ அஹ் அதான், என்னது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

என்ன பேசுறதுன்னு தெரியாம, இந்த இதெல்லாத்தையும் நீ பேசி~

மணிக்கணக்கா பே~ பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வேலை, பேசணும்னா content ஏ வரமாட்டேங்குது பாரு கடுப்பாயி போயிறது. ஆமா. வரவே மாட்டேங்குது. ஏன் அப்படி

நான் அதான், வந்தா ஒரு பத்து நாள் இருந்~ இருந்தா, பரவாயில்லைன்னு யோசிச்சுக்கிட்டிருக்கிறேன்.

அதான் இருபத்தி ஒண்ணாம் தேதி கீது, கிளம்பி வந்துடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். கம்முனு நீ இங்கேயே இரு, இருபத்தி ஒண்ணாம் தேதி, ரெண்டு பேரும் போயிரலாம் ஆமா. நொட்டுறாங்க. எனக்கு review இருக்குடா. பொங்கல் முடிச்சிட்டு கேனை கூமுட்டை

ஏய் லூசு எனக்கு அந்த வாரம்தான் review அதனாலதான், நான் பதினாறாம் தேதியே கிளம்புறேன்

இவங்க வந்து, பொங்கல் முடிச்ச உடனே review ன்னு சொல்றாங்க. அதனால, அந்த வாரம் வச்சிட்டாங்கன்னா, அவ்வளவுதான். நான் சாக வேண்டியதுதான் எங்க sir கிட்ட அதுவுமில்லாம, பொங்கலுக்கு நீ ஒரு வாரம் leave விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பியாம்மா? அப்படின்னு கேட்பாரு. நான் இன்னும் அவர்கிட்ட leave ஏ கேட்கலை. நாளைக்குதான் போய் சொல்லணும் sir அஹ் friday night நான் கிளம்புறேன் sir பொங்கல் leave ஊருக்கு போறேன், அப்படின்னு சொல்லணும். சரி, சரி நீ என்ன சொன்ன? இல்லைல்ல, இப்படி பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்?

வந்துட்டு, அப்புறம் return வந்து, இருபதாம் தேதி சாயங்காலம், ரெண்டு பேரும் கிளம்பி வந்திறலாம். கிளம்பிட்டு போயிரலாம் எப்படி idea எப்படி எப்படி? பதினெட்டாம் தேதி

திரும்ப ரெண்டு பேர் வந்து, ஒண்ணா போயிரலாம். bike ல போயிரலாம். உம் ஹம் jolly ஆ வண்டி எடுத்துட்டு ஒரு ஐந்நூத்தி அறுபத்தி மூணு kilometer ன்னு நினைக்கிறேன். அங்க வீட்டுல, சேலத்துல இருந்து

அஹ் அப்புறம் நான் வர்றேன் இல்லை? வா, பரவாயில்லை நீ, உனக்கு பழக்கம்டா. நீ கொஞ்ச நேரம் ஓட்டு, நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன்.

நல்லா இருக்குங்கா. நீ போயிருக்கியா அவ்வளவு தூரம்.

first நீ இங்க வா அஹ் அதுக்கப்புறம் நீ என்னை கூட்டிட்டு போ. வர்றதுக்கே வ~ வக்கில்லை வாய் மட்டும்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 அஹ் வா. அங்கே, இங்கே வந்ததுக்கு அப்புறம், இங்கே இருக்கு அமெரிக்கா அப்படின்ற மாதிரி, bike எடுத்துட்டுப் போலாம் வா. ஆமா. அதுக்கப்புறம் நீ என்னை accident பண்ணாம இருந்தா சரி இல்லை, நான் நிஜமாதான் கேட்கிறேன். நீ அப்படி வந்தேன்னு வச்சுக்கோயேன் கம்முனு இரண்டு பேரும் return வண்டியிலேயே போயிரலாம்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

அஹ் சனிக்கிழமை வந்து, எத்தனாம் தேதி, இருபதாம் தேதியா?

நான் சேலம் வந்திடறேன்.

அஹ் சரியா?

சனிக்கிழமை ஒரு நாலு மணி, அந்த மாதிரி இங்கிருந்து bus ஏறினா சேலம்க்கு வந்திடலாமா பதினோரு மணிக்கெல்லாம்

கம்முனு நான் ஒரு idea சொல்லட்டா?

நீ அங்கேயே இரு நானே வந்திடறேன். நீ வந்தீன்னா எனக்கு double செலவு வைப்ப நான் என்ன செலவு வைப்பேன்?

என்ன செலவு வைப்ப? திடீர்னு கேட்டா என்னன்னு சொல்லுவேன். யோசிச்சுதான் பதில் சொல்லுவேன் ~ல்லு செருப்பால அடிப்பேன். இப்ப நீ சொல்லுற திடீர்ன்னு வண்டியில போயிட்டு இருப்போம். நேத்து ஆஹ் திடீர்ன்னு திரும்பி பாக்குறப்ப இந்த பக்கம் ஏதாவது சாப்பிடுற கடையை பார்ப்ப டேய் சாப்பிடலாமா? வாங்கி தர்றியா? அப்படின்னு கேட்ப நான் முடியாதுபேன். ஹம்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 ஓ நீ என்ன செலவு வைப்ப தெரியுமா? நான் வந்து சோறுக்குன்னு உருப்படியா கேட்டேன். நீ வந்து என்ன சொல்வே தெரியுமா அக்கா ரொம்ப நேரம் ஓட்டிட்டேன். ஒரே கை, கால் எல்லாம் வலிக்குது தம் அடிச்சிக்கிறேன்கா அப்படின்னு சொல்லி நீ நிறுத்துவே.

அதாவது, நீ எனக்கு வாங்கி தருவ.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

நீ என்ன தெரியுமா பண்ணுவ வர்ற சம்பளத்தை அப்படியே உன் ஆளு கையில கொடுத்திருவ. நீதான் ரொம்ப நல்லவனாச்சே.

நீ குடுப்ப உங்க வீட்டுல இருந்து குடுக்கறதையே நீ அவ கையிலதான் குடுத்து வைப்ப அவ உனக்கு அப்பப்போ பாவ பரிதாபப்பட்டு பிச்சை போடுவா அதை வச்சு முடிச்சிக்குவ இப்ப மட்டும் விடுவியா?

அப்படின்னு சொல்லி வர்ற சம்பளம் எல்லாத்தையும் அவகிட்ட போய் கொடுத்திருவ. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட டேய் நீதானே இப்ப சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்ட ஒரு ஐந்நூறு ரூபாய் அனுப்புடா அப்படின்னு சொன்னா அக்கா அதெல்லாம் அவ கிட்ட இருக்குக்கா அவ கிட்டதான் அக்கா deal பண்ணணும்.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

அதான் காலம்.

எல்லாம் என் தலையெழுத்து. நீ சொல்றது கூட நடக்கும்ன்னு நான் நினைக்கிறேன். முழுசா ஆனா நம்பிக்கை இல்லை. நினைக்கிறேன் எல்லாம் இல்லை நடக்கும். அவ கண்டிப்பா கேட்பா நீ சும்மாவே காசு செலவு பண்ணுவ வீட்டுல இருந்து குடுத்து தான் இப்ப நான் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லி நீ இஷ்டத்துக்கு பண்ணுவ நீ சம்பளம் எல்லாத்தையும் என்கிட்ட குடுத்துரு அப்படின்னுட்டு.

அந்த இடத்துல நீ முடியாது அப்படின்னு சொன்னீன்னா உங்க ரெண்டு பேர்க்குள்ள கூட சண்டை வரும் breakup ஆக வாய்ப்பிருக்கு.

உன்னால ஐயோ, இதை நம்ம விட்டுறக்கூடாதுடா, breakup எல்லாம் ஆகக்கூடாதுடா, அப்படின்றதுக்காக நீ என்ன பண்ணுவ? சரி, புஜ்ஜி குட்டி அப்படின்னு சொல்லி, காச எல்லாத்தையும் அவ கிட்ட கொடுத்திருவ

கொடுறா அக்கா சேர்த்து வைக்கிறேன் கொடுறா அப்படின்னு கேட்டா

அக்கா சேத்தி வைக்கிற லஷ்சணம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் இரண்டு நாளைக்கு முன்னாடி பாண்டி போயிட்டு வந்தப்ப. எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி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 இங்க பாரு உன் ஆளுக்கு வந்து நீ இருக்க. அதனால ஊ~ நீ இல்லாம அவ எங்கும் ஊர் சுத்த மாட்டேன்றா சரியா எனக்கு அப்படி ஆளு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதனால நான் இஷ்டத்துக்கு ஊர் சுத்துறேன். இப்ப இல்ல, இப்ப இல்ல, இப்ப இல்ல, இப்ப இல்~ வருங்காலத்துல கல்யாணம் பண்ணுவ இல்ல? வருங்காலத்துல கல்யாணம் பண்ணுவோம். அப்ப நான் ஆ~ அப்ப நான் என் புருசன் கூட சுத்துவேன்

நானும் உன்னை மாதிரி இப்பவே எல்லாத்தையும் இன்னொருத்தன் கையில கொடுத்துட்டு உட்கார்லலை? சரி, சரி உன்னை நீ என்னை அவ்வளவு பேசுறன்னா உனக்கு அவ்வளவு தகுதி இருக்கணும் சேர்த்து வைக்கிற தகுதி உன் ஆள்கிட்ட கொடுத்து அவ உன் மானத்தை வாங்கி அவ கிட்ட கொடுத்து அவ கிட்ட இருந்து பிச்சை எடுக்கிற மாதிரி நீ இருக்கக் கூடாது சரியா? அஹ் இருக்கட்டும்.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

நீ சொல்லிதான் பாரேன்.

என் காசை நான் வச்சிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு நான் சொல்லிட்டேன். உன் ஆளுகிட்ட கொடுக்காமல் உன் ஆளு கேட்டு உனக்கு பத்தாயிரம் சம்பளம் வருதா பத்தாயிரத்தை எனக்கு கொடுடா அப்படின்னு அவ கேட்கும்போது இல்லை நான் சம்பாதிச்ச காசு எனக்கு வச்சு பிழைக்க தெரியும். நான் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்.

அப்படின்னு, நீ அவகிட்ட சொல்லு சொல்லிட்டு, சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு சரி இரு சரி deal

புரியுது, புரியுது. அங்க குளிருதா அதிகமா?

அங்க குளிரே இல்லையே சுத்தமா? மத்தவங்களுக்கு light ஆ குளிருதுன்னு சொல்றாங்க. எனக்கு எல்லாம் அக்கா இங்கலாம் பயங்கரமா குளிருதுக்கா. ஓ ஓ ஐயோ topic மாத்தாத உன் ஆளு கிட்ட போய் சொல்லிட்டு record பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதான் record பண்ணி அனுப்பிச்சாச்சுல்ல அப்படினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குடுக்கக்கூடாது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் உன் reaction என்னன்னு பார்க்க அப்படின்னு எதாவது சொல்லிட்டு போய்

அவ reaction breakup ஆவே இருந்தாலும் நீ வந்து குடுக்கக்கூடாது